இணைந்து இருக்குறதுதான் அந்த பொழுதுபோக்குத்துறை அஹ் இதுல கண்டிப்பா சதீஷ் சொல்லுங்க இந்த பொழுதுபோக்குலையே எத்தனையோ வகைகள் இருக்கு. சேகரித்தல் அப்டினுற ஒரு பொழுதுபோக்கு இருக்கு. ஒரு குறுப்பிட்ட பொருளையோ கையகபடுத்தி அத சேகரிக்குறது. அதாவது நா என்ன சொல்லி கண்டிப்பா அதை ஹம் அது எப்படின்னா, அத அதோட வகைய அப்படியே கையகபடுத்தி அத சேகரிச்சி அத ஒரு பொழுதுபோக்கா ஹம் நிறையா பேரு இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம்

விளையாட்டு துறைனுறது பொழுதுபோக்குல ரொம்பவே ஒரு முக்கியமான பங்குவகிக்குது. இந்த நடவடிக்கை எல்லாம் ஹம் நம்ப பொழுதுபோக்குல சொல்லலாம். ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கலை கலைன்னு எடுத்துகிட்டாலே ஹம் இந்த திரைத்துறை

நாடகம், பாடுவது, நடிப்பது, ஆடுவது, மந்திரம் ஏராளமான கலைகள்ல நம்ப செயல் படுத்தலாம் திறமையுள்ள பொழுதுபோக்குனு

ஒப்பளவு மாறியும் ஹம் அது மாறியும் பொழுதுபோக்குகள்ல எவ்வளவோ பொழுதுபொக்குகள் இருக்கு. கண்டிப்பா. சமையல் கூட ஒரு பொழுதுபோக்கு. தோட்ட வேலை ஒரு பொழுதுபோக்கு. அஹ்

உட்புற தோட்ட வேலை ஒரு பொழுதுபோக்கு. நீர் தோட்ட வேலை ஒரு பொழுதுபோக்கு. மீன் வளதுல நம்பளோட பொழுதுபோக்க செலுத்தலாம். சுத்தமான நீர் வளத்த நம்பளோட ஹம் பொழுதுபோக்குல காட்டலாம். கடல் சார்ந்தது எவ்வளவோ ஹம் விஷயங்கள் வெளில இருக்கு. ஹம் வாசித்தல், புத்தகம் வாசித்தல்னுறதும் ஒரு பொழுதுபோக்குதான். என்னோட பார்வைல இது ஹம் எல்லாமே பொழுதுபோக்கா சொல்றேன். அடுத்தது, ஒரு. அடுத்தது நீங்க கேடிங்க, கடைசியா அஹ் ஆமா இறுதில ஆஹ் எந்த பொழுதுபோக்கு நா விரும்பிபாத்தன் என்ன பண்ணன் பொழுதுபோக்குறதுனா நான் ஒரு திரை திரைகாணல் நா பாத்தன். அது என்னா, கண்டிப்பா ஒரு திரைஅரங்குல போய் பார்த்தது.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 ஆஹ் இது மாரி தொடர்புமாறி ஒன்னு நாடகவியலா நா பார்த்தன். அத அதா அதான் தொலைக்காட்சி தொடர்ல பாத்துக்கலாமே சதீஷ் எதனாச்சு நீங்க cinema வாயிலாக cinema வோ, ஒரு திரைப்படமோ எது பாத்திங்க? இணையத்துல திரைப்பட வாயிலாக இணையதளத்துல நா வந்து இப்ப இறுதில ஆஹ் ஹம் நிறையா படங்கள சொல்லிட்டே போலாம் இணையதளத்துல நா அவ்வளவா பாக்குறதவிட நா திரையில பயி அதாவது திரைஅரங்குல போய் நா மாஸ்டர் அப்டினுற ஒரு படத்த இறுதியா ஹம் பாத்தன்.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 இருக்குமானு தெரியாது. கண்டிப்பா இணையதள வசதி இருந்தா வீட்டோட ஒக்காந்து நம்ப அதாவது குடும்பங்களோட ஒக்காந்து பாக்குறது நிறையா வாய்ப்பு இருக்கு. அதே திரை அரங்குகள்ல போய் பார்த்தோம் நாளும் குடும்பங்களோட வெளிலையும் போயி, நம்ப திரை அரங்குகல்ல ஒக்காந்து பாக்குறதும் ஒரு சுவாரசியமான ஒரு ஓய்வு தான் நமக்கு. நீங்க இறுதியா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இறுதியா கடைசியா பார்த்த எதாவது ஒரு திரைபடத்த பத்தி பகிரமுடியுமா? திரைபடம் பார்த்திங்கனா, நானும் மாஸ்டர் தான் கடைசியா திரைஅரங்குகள்ல நானும் மாஸ்டர்தான் பார்த்தன். தளபதி ஓடது தளபதி விஜய் அவர்களோட படம். அதே மாட்டம் இணையதலத்து வழியா நா பார்த்தது கடைசியா மகான் சொல்லி

ஹம் சொல்லுங்க சதீஷ். சரி நீங்க சொல்லுங்க. மாஸ்டர் பாத்திங்கனா நானும் மாஸ்டர் பாத்தன் நீங்களும் பாத்து இருக்கீங்க. ஆமா. மாஸ்டர் படத்த பத்தி நீங்களே சொல்லுங்க ஒரு சில வார்த்தைகள்.

ஓய்வாவும், நல்ல ஒரு ஒரு இதுவா இருக்கணுமே நல்ல ஒரு ஓய்வாவும், நல்லா ஒரு மகிழ்ச்சியா இருக்கணுமே சொல்லிட்டு நான் இத போய் பார்த்தன் இந்த படத்த. திரை அரங்குல போய் பார்த்தன். அதாவது அதுல தளபதி விஜய். கண்டிப்பா. அவர்கள் வந்து வழக்கம் போல அருமையாவே இருந்தாரு. சொல்லவே தேவைஇல்ல அவ்ளோ அருமையா நடிச்சி ஹம் இருந்தாரு. கண்டிப்பா. அவரு வயதுக்கும் அவருக்கும் ஹம் சம்பதமே சமந்தமே இல்ல அந்த மாறி ஒரு நல்ல ஒரு தோற்றத்துல இருந்தாரு. ஏன் எங்க வீட்டு ஹம் எங்க குடும்பங்கள்ளையும் நல்லாவே அதை கொண்டாடுனாங்க. அதுக்கு அடுத்து பாத்திங்கான ஹம் அதோட இயக்குனர் இயக்குனர் அது அவரு நல்லாவே இயக்கி

ஹம் லோகேஷ் கனகராஜ் நல்லாவே இயக்கி நல்லா பண்ணி இருந்தாரு. இசை அமைப்பாளர் அனிருத் ஹம் அவரும் நல்லா ஆஹ் கன கட்சிதமா பண்ணி இருந்தாரு அவரோட வேலைய ஆஹ் நல்லா செஞ்சி ஹம் வச்சிருந்தாரு அந்த படத்துல. அத நீங்களும் தான போய் பாத்தன்னீங்க. நீங்க உங்களோட இத கொஞ்சம் பகிருங்க. பகிர முடியுமா? ஹம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்திங்கனு வைங்க, மா மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி பாத்திங்கனா விஜய்க்கு தொடர் தோல்வியா தான் இருந்துச்சு.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

ஒவ்வொரு இடமும் சரி. இப்ப இசையும் சரி. இசை ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சிக்கு ஏத்த மாட்டு அந்த இசைகளும் அவ்ளோ அருமையா இருந்துச்சு. ஆமா பின்னணி பின்னணி

ஆஹ் நல்ல சத்ததோட பாக்குறது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துசுனு சொல்லாம் இந்த படம். கண்டிப்பா கண்டிப்பா சதீஷ். அதே மாரி சினிமா துறையே எடுத்துகிட்டாலும் இசை வந்து மிக பெரிய பங்கு வகிகிது. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இப்ப இசைய பத்தி சொல்லும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இப்ப ஒரு இசைய நம்ப கேக்குறோம் நாளே நம்ப நம்ப ஊர்அ பொறுத்தளவுக்கு அதாவது இந்தியாவோ, தமிழ்நாடோ பொறுத்தளவுக்கு இசைன்னுறது நம்ப தனி தனியா எடுத்துக்க மாட்டோம். அது திரை படத்துல வர பாடல்கள்தான் நம்பளுக்கு பாடலாவே இருந்துகும். இதே வெளிநாடுகள்ல தனியாத்தான் வரும் ஒரு பாடல் கேக்கணும்னாலே ஒரு பாடலுக்கு உண்டான தனி ஒரு ஆல்பம் வைத்தோ அது மட்டும் தான் குடுப்பாங்க. இப்ப நம்ப திரை பட வழியாக வரும்போது, அதுக்கு தர ஒரு impact அது வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. படத்துல அந்த பாடல் தோன்றும் போது ஒவ்வொரு ரசிகர்களும் அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இசைங்குறதே ஒரு தனியான போதைனே சொல்லி ஆகணும். ஹம் இதற்கு முன்னாடி. கண்டிப்பா. இருந்த இசை அமைப்பாளர்களும், இப்ப இருக்க கூடிய இசை அமைப்பாளர்களும் அத கன கட்சிதமா நமக்கு எடுத்து வந்து குடுத்துட்டு இருக்கங்கனு தான் சொல்ல முடியும். இளையராஜா காலத்துல இருந்து நானும் இசை கேட்டுட்டு தான் இருக்கன். இளையராஜா, அ. ர. ரகுமான் அப்டினுரவரு. இப்ப சமிப காலத்துல ஹம் ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, அனிருத் அப்டி போன்ற பல இசை கலைஞர்கள் வந்து நம்பல மகிழ்விச்சிடே ஹம் இருக்காங்க. ஊக்குவிச்சிட்டு நம்பளும் அவங்கள ஊக்குவிக்கிற விதமா அவங்களுக்கு நல்ல ஒரு துணையாவும் இருக்கோம். கண்டிப்பா. காலங்கள்தான் மாறுதே தவிர ஹம் காலங்கள்தான் மாறுதேரத இந்த இசைக்கு உண்டான இது கண்டிப்பா தனித்துவம் மதிப்பு குறையவே மாட்டேன்ங்கிது. தனித்துவமா இருக்கு அது தனித்துவம் இன் இப்ப காலம் கடந்த ஒரு பாட்டு எடுத்து கேட்டாலும் நமக்கு புடிக்கிது இப்ப கூட.

அந்த அளவுக்கு அந்த இசை ஆனது இது பொழுதுபோக்கு துறைல மிக பெரிய பங்கு வகிக்கிதுன்னு நா நினைக்கிறேன் சதீஷ். நீங்க என்ன? கண்டிப்பா. இசை வந்து ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியும் அடஞ்சி இருக்கு காலத்துக்கு ஏத்தமாரி அத மாத்தியும் கொண்டுவந்து இருக்காங்க. பிரதிபலனா இருக்கு. இசை ஒரு எர் ஹம் ஒரு இளமை காலத்துல

இருக்காங்க. எல்லாரலையுமே முடியும் அப்டினுரத ஊக்கவிக்கும் விதமா, இப்ப வர இளைய ஹம் இயக்குனரா இருக்கட்டும், இளைய நடிகர்களா இருக்கட்டும், இளமையான இசை அமைப்பாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே இளைங்கர்களுக்கு ஒரு நல ஹம் இத நம்பிக்கைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஹம்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

ஆமா. அவரு ஒரு நல்ல ஒரு இயக்குனர். ஆமா. முந்தின படங்களுமே இப்ப வர கூடிய படங்களுமே நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சதீஷ். இப்ப லோகேஷ் ஓடத பாத்திங்கனா லோகேஷ் கனகராஜ் ஓட படங்கள பாத்திங்கனா இந்த திரை துறைளையும் சரி, பொழுதுபோக்கு துறைளையும் சரி ஒருத்தவங்க நம்பிட்டே இவரோட படத்த பார்க்கலாம். அப்டின்னு சொல்லி போயி பார்க்கலாம். இப்ப அவங்க எடுத்த படத்த பாத்து இருந்திங்கனா கூட முதல் படத்துலேந்து எடுத்துகிட்டா கூட, மாநகரம் கூட அந்த படம் அவ்ளோ விருவிருப்பா போகும். ஒரு சாமானிய மனிதனால் கூட புரிஞ்சிக்க முடியும் அந்த படத்த அவ்ளோ விறுவிறுப்பாகவும் இருக்கும். கைதியும் அந்த அளவுக்கு இருக்கும் அவரு எடுத்த படங்கள பாத்திங்கனா.

ம்ம். அது நிதர்சனமான

அதுக்கு அடுத்த வந்த படங்கள்ல கமலஹாசன்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

அப்ரம் ஹம்

அத நா திரும்ப திரும்ப திரும்ப கேட்டேன்.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 அழகா அத தாண்டி நடிப்பு அதோடையும் ஹம்

நம்ப எனத்தான் லோகேஷை பத்தி சொன்னாலும் விஜயை பத்தி சொன்னாலும் அந்த இசைன்ற ஒரு பொழுதுபோக்கான விஷயமா நினச்சிட்டு இருக்கோம், ஆனா அது அவ்ளோ பெரிய விஷயம் பண்ணி இருக்குன்றது நம்ப பேசுறத வச்சிதான் எனக்கே இப்போ புரிது சதீஷ். கண்டிப்பா கண்டிப்பா. இணையதளவாயிலா ஹம் நீங்க எதும் தொலைதொடர்பு பாத்திங்களா? இல்ல தொலைகாட்சி தொடர் எதும் பாத்திருக்கீங்களா அப்டினுரத நீங்க கேட்டிங்க, கண்டிப்பா நா பாத்து இருக்கன். நா பாத்ததுலலையே எனக்கு ரொம்ப புடிச்சது நா மிகவும் விரும்புன படம் இணையதளத்துல மூலமா வந்தது திரைஅரங்கு போயி பார்க்காம திரைஅரங்குல அவங்க வெளியிடல. இணையதளத்துலயே வெளியட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் மற்றும் ஒரு தொலைகாட்சி தொடர் அந்த ஒரு தொடர் ஒன்னு சொல்றன் எனக்கு புடிச்ச

எனக்கு புடிச்ச ஒரு திரை திரைப்படம் பாத்தீங்கனா சூரறைபோற்று அப்டின்னு சொல்லி சூர்யா அவர்கள் நடிச்சி கண்டிப்பா சுதா கோங்கரா அவங்க இயக்கத்துல ஜீ. வி. பிரகாஷ் அவர்கள் இசை அமைப்புல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 கண்டிப்பா சதீஷ். நானும் கூட இன்னிய தேதி வரைக்கும் நா ரொம்ப வருத்தபட்ட விசயமே அதான். இந்த படம் ஏன் திரை அரங்குல வரல? கண்டிப்பா. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப வருத்தபடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருமே அத பத்தி பேசுனாங்க அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்துல அவ்ளோ ஒரு ஆக்க பூர்வமான விஷயங்கள் இருந்துச்சு. இளைஞர்களுக்கு எவ்வளவு எவ்ளோ அவங்கள ஊக்க வைக்க முடியுமோ அந்த படத்துல அவ்வுளவுக்கு அவ்ளோ அவங்களுக்கு ஒரு நம்பிகையை கொடுத்து அவ்வுளவுக்கு அவ்ளோ ஊக்க வச்சி இருக்காங்க. ஹம் கண்டிப்பா கண்டிப்பா. அது உண்மை தான் சதீஷ். அது மறுக்க முடியாத உண்மைதான். எப்டியா இருந்தாலும் அந்த படம் திரையில வந்து இருக்குற வேண்டிய படம் நம்ப கண்டிப்பா அத நம்ப miss பண்ணிட்டோம் நான் நினைக்கிறான் உம் நீங்க நீங்க பாத்த ஒரு இணணயதள திரைப்படம் புடிச்ச படம்னா திரைப்படம்னா மகான் சொல்வேன் சதீஷ். இவரோட விக்ரம் ஓட படம் மகான் சொல்லி இப்ப, ஆமா. ஒரு இப்போ கூட ஆமா இடைல வந்துச்சு. அந்த படம் தான். சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசை அமைப்புல எர்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

கார்த்திக் சுப்புராஜ் அஹ் கார்த்திக் சுப்புராஜ் சுப்புராஜ் அவரோட இயக்கத்துல விக்ரம் சியான் விக்ரம் அவர்கள் நடிச்ச படம். அவரோட மகன் வேற ஒரு தோற்றத்துல முக்கியமான தோற்றத்துல வந்து இருப்பாரு. தோற்றம் இருக்கும். அது ரொம்பவே அருமையான படம். ரொம்பவே அருமையான படம். ம்ம் நா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

அந்த மாறி தொலை தொடர்புகள் ல நா பாத்தது வந்து சமீப காலமா நா பாத்தது ஒரு ஆங்கில தொலை தொடர்பு தான். அப்புறம் இறுதில நா ஒரு தமிழ் webseries இது வந்து ஒன்னு பாத்தன். அது என்னனா அயலி அப்டிங்குற ஒரு தொடர்பு ஹம் கண்டிப்பா நானும் கேள்விபட்டன் சதீஷ் எனக்கு அது கிடைக்கல ஏன்னா இப்ப மிகவும் சீக்கிரமா release ஆனா படம் போல அது. அது பாக்க எனக்கு time இது கிடைக்கல நேரம் கிடைக்கல. நீங்க சொல்லுங்க அத பத்தி ஹம் ஆஹ் நா அந்த தொடர பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகனோம். அந்த தொடரு என்னனா எர் ஒரு எப்படி சொல்றது அது வந்து ஒரு பாகுபாடு இல்லாத பெண்களுக்கு பெண்கள ஊக்கவிக்ககூடிய, பெண்கள் அடிமைத்தனத்துல இருந்து வெளில வரகூடிய ஒரு தொலை தொடர்பா தொடர்பா இருந்துச்சு அது. நல்ல நல்லா எல்லோருக்குமே அது தொடர்பாககூடிய ஒரு தொடர் அது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இருபாலருமே அந்த தொடர பாக்கணும் நா விரும்பி கேட்டுக்குறேன். ஏன்னா அதுல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்த சொல்லி இருகாங்க. பெண்களுக்கு எர் வர பிரச்சனைகளா இருக்கட்டும் அத பத்தி அழகா பேசி இருக்காங்க. அதுலே நகைச்சுவை கலந்து பேசி இருக்காங்க. எர் பெண்களை ஏன் நம்ப இன்னும் அடிமையாவே வச்சி இருக்கோம்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 ஒளிபதிவுபண்ணி காட்சி அமச்சி காண்பி காமிச்சி இருகாங்க நமக்கு நீங்க பாத்த ஒரு தொடர். நா பாத்த ஒரு தொடர்னா ஆங்கிலத்துல கட கடைசியா நா அதான் பாத்து முழுமையாக முடிச்சது. அது பாத்திங்கனா அந்த தொடரின் பெயர் வந்து Breaking Bad அதாவது Breaking Bad தொடர பாத்திங்கன்னு வைங்களேன் இப்ப அமெரிக்கால வந்து அது போதை பொருளோட உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சிச்சு. போதை பொருள் சகஜமா எல்லா இடத்துலையும் கிடைச்சிட்டு வருது அது மற்றவங்களுக்கு கிடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க பாத்திங்கனா நம்ப கதை ஓட நாயகனுக்கு ஒரு cancer இருக்கும்.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 பள்ளிக்கு ஆசிரியரா இருப்பாரு. அந்த பள்ளி ஆசிரியர் chemistry ஆசிரியரா இருக்குறதுனால அவருக்கு இத வேதியல் பத்தி தெரியும். இவரு எப்படி ஒரு மிக பெரிய ஒரு ஆளுமைக்கு வராரு. இவரு எப்படி அந்த போதை பொருள் இந்த ஆளுமையே எடுக்குறாருன்னுறது தான் அந்த கதை. அது எர் அது ரொம்ப எப்படி சொல்றது சதீஷ், அது ரொம்ப எனக்கு personal ஆ ரொம்ப impact பண்ணுச்சு அந்த தொடர். அது பாத்திங்கனா ஒரு சாமானியனா இருந்து எப்படி அவ்ளோ பெரிய ஆளுமையை கொண்டு வந்தான்? அந்த ஆளவுக்கு கொண்டு வரது தான் அந்த கதையே.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

தப்பான ஒரு விஷயத்த ஹம் எப்டிலாம் ஹம் நம்ப சமுகம் எடுத்துகுது அதுலேந்து நம்ப எப்படி வெளில வரதுனுற அந்த மாறி வந்து நல்ல பேசி இருந்தாங்க. தொலைகாட்சில இத விட்டுட்டு தொலைகாட்சில நீங்க எதும் பாத்த தொடர் ஆஹ் இந்த விஷயத்த தான் பேசுனாங்க பேசனோம்னு நினைச்சன் உங்களிடம் இப்ப பாத்திங்கனா நம்ப இணையத்துல பாத்த தொலை தொடரும் நம்ப normal ஆ நம்ப அம்மா, அப்பா நாம பாகுறாங்கள அந்த தொலை தொடரும் பாத்திங்கனா ஒரு ஒரு பாகுபாடே இருக்கும், வேறுபாடே இருக்கும். total ஆ வேறுபாடே இருக்கும். இப்ப பாத்திங்கனா இங்க இருக்குற திரைமுகமும், நேர்களிடம் பார்க்கும் திரைமுகமும், இங்க நம்ப இங்க TV ல தொலைகாட்சில வர திரைமுகமும் ரொம்ப different ஆ ரொம்ப வேறுபாடா இருக்கும். நீங்க அத கவனிச்சி இருக்கீங்களா?

எர் நா பார்த்த தொலை தொடரபுலாம் தொலைகாட்சி தொலை தொடரபுலாம் வந்து நா சின்ன வயசுல அதாவது எனோட இளமை பருவதில்லிருந்து குழந்தை பருவதில்லிருந்து நா பாத்ததுனா கோலங்கள் அப்டினுற ஒரு தொடர் பாத்து இருக்கன் எர் திருமதி செல்வம், தெய்வமகள், ராணி, எர் சித்தி அப்டினுரதுலாம் ரொம்ப அருமையான தொடர்கள்ளலாம் நா வந்து ஒகாந்து பாத்து இருக்கன். ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு ஒய்வா இருக்கும். பனிலேந்து வந்து. ஒய்வா இருக்கும் ஹம் அதாவது அன்கிலதுல ஒரு வார்த்தை சொளுவாங்கள light ன்னு ஒன்னு. அது மாறி இருக்கும் நம்பளுக்கு பாக்கும் போது தொலைகாட்சில நம்ப தினமும் பார்க்கும் தொலைகாட்சில பாகுரதுலம் ரொம்ப இள மனதுக்கு ஏற்ற மாட்டம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சித்தினுற நாடகம் தொடர் தொடர் நாடகம்லாம் வந்து ரொம்ப வந்து பெயர் வாங்கிய நாடகம். அதுல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிபடுத்தி இருபங்க. இது ஒரு குடும்ப நாடகம். அப்டினுறது நமக்கு நல்ல மதிபிடுகளை பெற்று வந்தது அந்த தொடர். அது பற்றி சில சலசலபா அத ஒகாந்து கலகலப்பா ஒகாந்து நாங்க அத பாத்து இருக்கோம். அந்த வந்து குடும்ப நாட்கள வந்து ரசிக வச்ச ஒரு தொடர்நா அத கண்டிப்பா நா சித்தி நாடகம், கோலங்கள் நாடகம் இதுக்குலாம் நா கண்டிப்பா சொல்லி இருப்பன். ஒரு சக்திவாய்ந்த பெண் பாத்திரத்த வந்து அந்த சித்தி நாடகத்துல வந்து அவங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்து இருபாங்க. மேலும் அதோட எழுத்து, அதோட இயக்கம் அதுலாம் ரொம்பவே அருமையா இருக்கும். ஹம் கண்டிப்பா சதீஷ் கண்டிப்பா. இப்ப நம்ப பாத்திங்கனா இரெண்டகா எடுத்துவிடும். நம்பளோட பொழுதுபோக்குத்துறையே இரெண்டகா எடுத்துகிட்டோம். சினிமாலையும், தொலைகாட்சி தொடர்ளையும். இந்த இரண்டுமே ஒரு சாமானிய மனிதனுக்கு எப்படியாவது போய் செந்துறது. அவனோட நேரத்தையும், அவனோட உழைப்பையும் மறந்து அந்த களைப்பையும் மறந்து இதுக்குள்ள முழுகி அவனால அந்த நேரத தராளமா செலவு பண்ண முடிது.

அப்படியாவது நம்ப நமக்குள்ள இந்தத்துறை பொழுது போக்கு தொடர்ளையும் சரி, சினிமாகளும் சரி இந்தத் இந்த துறைல ரொம்ப பங்கு வகிகிறது correct கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு பெரிய ஒய்வ தருது. ஒரு மன உடைசலேந்து நம்பல காப்பாத்தி வெளில கொண்டு வரதா இருகடோம். இதுக்கு எல்லாத்துலயுமே இந்த ஒரு ஹம் பொழுது போக்கு அப்டின்னுறது ரொம்ப ரொம்ப ஹம் முக்கியம்.

கண்டிப்பா சொல்றேன். புரிது புரிஞ்சிகிரன் புரிஞ்சிகிரன் புரிஞ்சிகிரன். எனக்கும் அதே கருத்து தான். எனக்கும் மாற்று கருத்தே கிடையாது ஹம் என்னா ஒரு பொழுதுபோக்கு இல்லனா அவங்க வாழ்கை கண்டிப்பா நரகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குனு அர்த்தம். ஆமா ஒரு மனுஷன் எந்த பொழுதுபோகும் இல்லாம இருக்க முடியவே முடியாது. திரை வாயிலவும் இருக்கலாம் இல்ல தொலைகாட்சி வாயிலாவும் இருக்கலாம். இல்ல நீங்க கூறிய மாறி மற்ற புத்தகம் வாசிப்பது இது மாறி ஒரு சாமானிய மனிதனுக்கும் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் நா இந்த தொலைகாட்சி தொடர்பும், சினிமா துறையும் தான் அப்டின்னு நா ரொம்ப ஆணிதனமா நம்புறன். நீங்க என்னா நினைகிறிங்க? கண்டிப்பா. இத நம்ப பேச ஆரம்பிச்சதே இந்த பேச்சை எடுக்க கூடிய தலைப்பே வந்து ஒரு எல்லாருக்கும் இத நம்ப பொழுதுபோக்க எல்லாரும் புரிஞ்சிகாணோம். பொழுதுபோக்கு கண்டிப்பா ஒரு மனிதனோட வாழ்கைல எந்த அளவுக்கு அது ஒரு தாகத்தை ஏற்படுத்து எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி எந்த அளவுக்கு ஒரு மன நிமதியை கொடுக்குது அப்டினுரத நம்ப பேசியே ஆகனோம் பேசியும் முடிச்சாச்சு எர் கண்டிப்பா. கண்டிப்பா வாழ்க்கைல ரொம்ப பொழுதுபோகாவும் இருங்க அதே நேரத்துல்ல வேலைலயும் கவனமும் செலுத்துங்க. மன நிமதியை தேடுங்க.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 வச்சு ஒரு மன நிம்மதியையும் அடைய முடியும் நம்பளால. அதனால கவலைகள மறத்து பொழுதுபோக்கா இருக்குறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு அத நம்ப கண்டிப்பா பின் பற்றுவோம் அது அபோ தான் நம்பளுக்கு வாழ்கைல ஒரு நிம்மதி கிடைக்கும்ரத சொல்லி நா இத இந்த இத

கவலைகள மறந்து அதுக்குள்ள நம்ப செளுதிகலாம் நம்ப எடுத்துக்கலாம் னு சொல்றது முணு correct ஆ

சரிங்க சதீஷ். நம்ப இத்தோட இத முடிச்சிக்கலாம்.

hi வணக்கம் good morning to all இன்னைக்கு நம்ம பேசப்போற topic பார்த்தா weather so இந்தியாவுல full ஆ weather இப்போ எப்படி இருக்கு என்னென்ன changes ஆகப்போது அது எப்படி prepare பண்ணலாம் நம்மள காப்பாத்திக்க என்னென்ன பண்ணணும் summer வரப்போகுது so இப்ப winter ல இருக்கோம் then weather எப்ப எப்படி change ஆகுது ஒவ்வொரு weather க்கும் நம்போ என்ன பண்ணணும் then எப்போ மழை வரும்ன்னு சொல்லிட்டு இப்ப இந்த next two three months க்கு என்ன weather report உ அப்படிங்கிறதை நம்ம இப்ப discuss பண்ண போறோம் so இப்போ இருக்கிற weather பாத்தீங்கன்னா உம் summer க்கும் winter க்கும் நடுவுல இருக்கோம் இப்ப நம்போ almost winter ஓட end க்கு வரப்போறோம் உம் summer ஓட starting உம் இப்பதான் next month ஒரு ten days ல summer உ starting உ start ஆகப்போது so mid of the season ல இருக்கோம் ரெண்டு different season ஓட நடுவுல இருக்கோம் இப்ப நம்ப winter முடியப்போகுது summer start ஆகப்போகுது so but இப்ப அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு full day வந்து weather எப்படி இருந்துச்சுன்னா full ஆ cold ஆ இருந்துச்சு அஹ் வெயிலோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு டிசம்பர்ல இப்ப ஜனவரி போச்சு ஜனவரியில ஒரு லோக்கல் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு பிப்ரவரில வெயில் full லா இப்போ thirty one degree celsius ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு வெளிய போகவே முடியாது அந்த அளவுக்கு full ஆ வெயிலா இருக்கு நான்லாம் இப்ப காலையில ஒரு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா full ஆ பனியா இருந்துச்சு ஒரு எட்டு மணி வரையும் நம்மளுக்கு வ~ சூரியனையே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு full ஆ பனியா இருந்துச்சு இப்ப full ஆ வெயில் வந்துட்டு இருக்கு

இப்போ ஏன்னா நம்ம summer season ல starting ல இருக்கோம் அது பகல்ல தெரியுது winter season ஓட ending ல இருக்கும் அது night ல reflect ஆகுது so நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்ப இருக்குறங்கறத clear ஆ நீங்க தெரிஞ்சுக்கலாம் next உ போக போக என்ன ஆகும்ன்னா மார்ச் வந்துட்டு போகப் போக இந்த பனி குளிர் அதோட தாக்கம் குறைஞ்சி full ஆவே வேர்க்க ஆரம்பிச்சுரும் வெயில் full ஆ இன்னும் அதிகமாகும் thirty one degree ங்கறது forty one degree fifty degree hundred degree celsius லாம் கூட போக chances இருக்கு

so அப்ப நம்ம வெயில் ரொம்ப கம்மியா இருக்கிறோம் ரொம்ப global warming ஆல அதிகமா வெயில் நம்மளால தாங்கவே முடியலை பகல்ல எங்கயும் வெளிய போக முடியல AC இல்லாம இருக்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா முதல காரணமே நம்ம என்ன பண்ணணும் நிறைய மரம் வச்சோம் அப்படின்னா weather அ கொஞ்சம் காப்பாத்தலாம் so நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்க chances இருக்கு நிறையா மழ வர்றதுக்கு chances இருக்கு so rain அதிகமா வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த summer season அ நம்ம ஓரளவுக்கு tackle பண்ணிக்கலாம் so அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய மரம் நடணும் நிறைய தண்ணியை வந்து save பண்ணணும் water save பண்ணணும் rain water save பண்ணணும் இதெல்லாம் பண்ணா weather ஆ கொஞ்சம் stop நம்ம ஓரளவுக்கு ஆஹ் heat அ கொஞ்சம் control பண்ணி வைச்சுக்கலாம் summer ல ஆனா next உ இதோ இப்போ என்ன weather report அப்படின்னா நம்மளுக்கு next ஒரு two months க்கு தமிழ்நாட்டுல நிறைய raining chances ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இங்க ஒரு புயல் ஒண்ணு உருவாகியிருக்காம் கடல்ல west bengal ல ஒரு

இது நிறைய மரம் வச்சுலாம் next போக போக future லாம் நம்மளுக்கு summer season அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இங்க இருக்காது உம் then இப்ப already full ஆ weather changes னால full ஆ பசங்களுக்கு சின்னச் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய fever உ cold உ இதெல்லாம் வெளிய வர chances இருக்கு so மழையில மழ வந்தா மழையில நினையாம கொஞ்சம் safe ஆ இருங்க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 அப்படீன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க weather ல so weather அப்போ full ஆ நிறைய dehydrate ஆகும் body அந்த அளவுக்கு full ஆவே அதிகமா இருக்கும் வெயிலு அப்படின்னு சொல்லிருக்காங்க so yearly yearly போகப் போக நம்மளுடைய வெயில்ல கலவரம் வர நம்மளோட ஆஹ் வெப்பமானது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது இப்போ fifty degree sixty degree வரையும் போகுது அப்படின்னா next year ல நம்மளுக்கு seventy eighty ன்னு போகுது so வருஷம் வருஷம் நம்மளோட அஹ் heat ரொம்ப அதி~ அதிகமா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு so அதை எப்படி control பண்றது எப்படிங்கிறது முதல்ல government side ல இருந்து அவங்களும் கொஞ்சம் பார்க்கணும் so weather அ maintain பண்றது ரொம்ப முக்கியம் so குளிர்காலத்துல நம்ம எப்படி குளுரு தாண்டுறதுக்கு என்ன பண்றோமோ அந்த மாதிரி வெயில் காலத்துல வெயில் தாங்கறதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் okay ங்களா so இப்போ இதுக்கு next one month க்கான இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் திருச்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி உள்ள இருக்கிற districts க்கு எல்லாம் rain chances கொஞ்சம் கம்மிதான் ஏன்னா டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க அஹ் கடலோர மாவட்டங்கள்ல எல்லாம் மழ வரதுக்கு ரொம்ப அதிகமா chances இருக்கு next உ மார்ச் month உ full லாவே அங்கங்க மழ வரதுக்கு நிறைய chances இருக்கு புதுசா உருவான புயலால ஆஹ் புயல கொஞ்சம் அதிகமா இருக்குறதுனால யாரும் மீன் பிடிக்க போக வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு government side ல இருந்து சொல்லிருக்காங்க அந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு நாலு அஞ்சு நாள் மட்டும் யாரும் புயல் புயல் ரொம்ப அதிகமான நேரத்துல காத்து வீசும்

இது என்னனா inter districts ல பாத்தீங்க அப்படின்னா இங்க middle ல இருக்குற districts எல்லாமே வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா தாக்கத்துல இருக்கு இப்போ இப்ப ஏன்னா இப்ப winter season ன்னு சொல்லவே முடியாது வெயில வெளிய போனா அவ்வளவு வெயில் இருக்கு உம் summer season ல வந்து எவ்வளவு வெயில் வரும்ன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது இன்னும் சென்னை ரொம்ப அதிகமா வெயில் அதிகமா இருக்கும் இங்க compare பண்ணும் போது வேலூர் சென்னையிலதான் தமிழ்நாட்டுல இருக்கறதுலயே ரொம்ப அதிகமா இருக்கற districts அ so அங்கெல்லாம் கொஞ்சம் careful ஆ இருக்கணும் மக்கள் எல்லாம் ஏன்னா அங்க சென்னை side ல மழ வர்றதுக்கு அதிகமா chance இருக்கு சென்னை தப்பிச்சுக்கும் but அனா வேலூர்லதான் வந்து மழை வர்றதுக்கு ரொம்ப chances கம்மி அப்படிங்கறதுனால

இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும் வெயில் காலத்துல அந்த வயசானவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க so fan உ AC இல்லாம எங்கேயும் உட்காரவே முடியாத ஒரு சூழ்நிலை so இப்போ பகல்ல எல்லாம் வெயில் அடிச்சாலும் night வந்து நம்ம போத்திக்கிட்டு தூங்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு night வந்து ரொம்பவ கம்மியா இருக்கு ten degree fif~ fifteen degree க்குள்ள ஒண்ணும் கம்மியா இருக்கு அந்த அளவுக்குல்லாம் குளிர் அதிகமா இருக்கு ஆனா மார்ச் month எல்லாம் போகப் போக அந்த night லயே நம்மளுக்கு வந்து twenty degree twenty five degree அந்த மாரி ரொம்ப வெயில்ல இதோட தாக்கம் அதிகமா இருக்கும் okay humility ரொம்ப அதிகமா இருக்கும் இருட்டா இருந்தாலும் வெயிலே இல்லை ஆனா நம்மளால வேர்த்து~ தாங்க முடியாது வேர்த்து ஊத்தும் so அந்த அளவுக்கு வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும்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 so இப்போதைக்கு இருக்கற weather report படி பார்த்தா ரொம்ப heavy rain வந்து அருணாச்சல்ல வந்து ரொம்ப அதிகமான rain வந்துட்டிருக்கு ரொம்ப heavy rain ஆ இருக்கும் போல so இப்போ வெட்னெஸ்டே இன்னைக்கு என்ன weather report ன்னு பாத்தா ஆஹ் தா~ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் twenty-three ல இருந்து thirty-four two degree celsius வரையும் ஆஹ் இந்தியா full ஆவே நம்மளுக்கு இப்போதைக்கு வெயிலடிச்சிட்டு இருக்கு நாளைக்குன்னு பார்த்தாலும் நாளைக்கு twenty-three ல இருந்து thirty-four degree celsius ல வெயிலுக்கு அடிக்கும் fridaytwenty-four ல இருந்து thirty-four வரையும் saturday இதுவும் same தான் friday வந்து thirty-five degree celsius க்கு move ஆகுது

six seven days க்கு full ஆ வெயில் மட்டும் தான் above thirty degree celsius தான் வெயில் அடிக்கப்போகுது so மழைக்கான chances ரொம்ப கம்மி but ஆனா அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மழை வர்றதுக்கான chances ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் மழை வர்றதுக்கான chances நம்மளுக்கு புயலால ரொம்ப அதிகமா இருக்கு so நம்ம இப்போ வர்ற மழையே correct ஆ சேகரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கத்தை ஓரளவுக்கு காப்பாத்திக்கலாம் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் so இப்போதைக்கு அமெரிக்கால என்ன weather இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து எப்பவுமே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெயில் அடிக்கவே அடிக்காது எப்பயுமே அங்க கொஞ்சம் சில்லுனுதான் இருக்கும் summer season ல கூட அங்க அந்த அளவுக்கு இருக்காது இங்க thirty degree வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போது அங்க eight degree celsius க்கு அடிச்சுட்டு இருக்கு இப்ப night time லனால but ஆனா பகல்ல அவங்களோட highest வெயில் celsius எப்பன்னு பார்த்தா நாளைக்கு தான் இன்னைக்கு ten degree தான் போயிட்டு இருக்கு நாளைக்கு twenty-sixty degree வரையும் போது அடுத்த நாளே twelve degree ல இருந்து minus one வரைக்கும் வர chances இருக்கு சாட்டர்டே நாலு degree சண்டே பதினஞ்சு degree மண்டே பனட்டு~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 இந்தியாவைப் பொறுத்தவரைக்கும் thirty-four thirty-five ன்னு போயிட்டு இருக்கு இப்ப winter season ல so summer ல நம்ப எல்லாம் fifty sixty இன்னும் கண்டிப்பா hundred வரையுமே கூட போக chances இருக்கு ஆனா US அ பொறுத்தவரையும்

sudden ஆ sudden ஆ changes ஆகும் அங்க பொறுத்தவரையிலும் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப அதிகமா வெயில் வராது ரொம்ப அதிகமா பனியும் வராது full ஆ பனியும் மூட்டமா ஒரே ஒரு இதுவாதான் இருக்கும்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 இப்போ US ல பார்த்தாச்சு நம்ம அடுத்து நம்ம UK பக்கம் போனோம் அப்படின்னா UK லயும் இதே நிலைமைதான் அங்க இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மி degree celsius தான் வெயில் அடிக்கப்போகுது ஏன்னா seven degree லதான் போயிட்டு இருக்கு இப்போ